இங்க நெறைய கர்டென்ஸ் கோல்ட் கலர்ல இருக்.

அவுங்க சுத்தி நெரய பசங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்ருக்காங்க.

இது ஒரு முஸ்லிம் ப்ரேயர் பண்ற ப்ளேஸ் .

இந்தக் காடுல மூணு கார் நிறுத்திருக்காங்க.

அங்க வீட்டுக்கு மேல பெரிய மல இருக்கு.

இந்த ஷாப்ல நறைய ஐட்டம்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது.

பெட் முன்னாடி ஒரு டி_வி வெச்சிருக்காங்க.

இந்த ஜிம்ல நறையா தம்பிள்ஸ் வெச்சிருக்காங்க.

இந்தப் படத்துல ஒரு ரூம் பிக்சர் இருக்கு.

இந்த நின்னுட்ருக்கரவங்க ப்ளூ ஷர்ட் பிரவுன் டவுசர் போட்ருக்காங்க.

இந்த படத்துல ரெண்டு கார் பாக்க முடியிது அதுல ஒரு கார் மேல லிஃப்ட் பண்ணிருக்காங்க.

இந்தப் படத்தில நறைய பேர் போட்ல நின்னிட்ருக்காங்க.